இந்த பைப் லைன்ஸ்க்கு பக்கத்துல ரோடு மாறி ஒரு செட்டப் வெச்சிருக்காங்க ரோட்டோட டிவைட ஸ்டீல்ல அமச்சிருக்காங்க.

அந்த பந்தன் பேங்க் முன்னாடி ஒரு அம்ப்ரல்லா இருக்கு அது ஒயிட் அண்ட் நேவி ப்ளூல பந்தன் பேங்க் சிம்பிள்லோட --

உள்ள கலர் ஃபுல்லான ஆம்பியஸ் செட் பண்ணிருக்காங்க டேபிள்ஸ் நெறைய வச்சு சேர்ச ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க சீட்டிங்கு .

பீச்சுக்கு அ மணல்ல நெறைய கற்கள அப்படியே குவிச்சு வச்சிருக்காங்க இந்த கற்கள் மேல அல வந்து பட்டு பட்டு திருப்பி உள்ள போகுது.

ஒரு செப்பரேட்டான ஹால்ல ஒரு ஃபுள்ளி கவர் அப்பான ஒயிட் டிரஸ் போட்டுட்டு ஒரு லேடியோட பேக்குக்கு சானிட்டரி லிக்விட்சு ஸ்பேரேட் பண்ணிட்ருக்காரு.

உள்ள போறதுக்கு ரோடு ஒன்னு அமச்சிருக்காங்க.

கீழ கொஞ்சோ தண்ணி தேங்கி நின்னுகிட்ருக்கு.